எல்லா எக்யூப்மெண்ட்ஸு எல்லோ அண்ட் ப்ளாக் கலர்ல இருக்கு.

இங்க இருக்கிறவங்களோட ஃபேஷ் எல்லா ப்ளர் பண்ணிருக்கு.

எல்லா ரேக்ஸ்லையும் நிறைய பாக்ஸ் இருக்கு.

டேபிள் மேல நெறைய திங்ஸ்செல்லா இருக்கு.

இங்க முன்னாடி நறைய பேர் இருக்காங்க எல்லாத்தோட ஃபேஸ்ஸு பிளர் பண்ணியிருக்கு.

சுத்தியும் நெறைய பெரிய பாற இருக்கு.

சுத்தி நிறைய பெரிய மரம் இருக்கு.

முன்னாடி இருக்கறது ஒரு பெரிய பில்டிங் .

முன்னாடி நெறைய டூ வீலர்ஸ்லா நிக்கிது.

இங்க நறையா செட் செட்டர்லாம் இருக்கு எல்லா செட்டரும் க்ளோஸ்ல இருக்கு.

ரைட் சைடுல நறையா ரேக்ஸ் எல்லா இருக்கு.

கீழ இருக்க தண்ணி பிளாக் கலர்ல இருக்கு.

இது ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்ட் .

மேல ரெண்டு ப்ளாக் கலர் வாட்டர் டேங்க் இருக்கு.

பின்னாடி நெரிய பிலவஸ் வச்சி டெகரேஷன்ஸ்லாம் பண்ணிருக்காங்க.